இந்த ஃபேக்டரியோட பேரு டிரஸ்டீ .

இந்த கடையில நெறைய பொருட்கள் வச்சிருக்காங்க.

அதுல ஒரு பொண்ணோட ஃபேஸ் ப்ளர்ரா இருக்கு.

இந்த மார்கெட்ல நெறையா பொருட்கள் வச்சிருக்காங்க.

இந்த இஞ்சின வச்சி நெறைய பேர் ஏதோ ஆராய்ச்சி பண்றாங்க.

உள்ள நெறைய பேக்கரி புரோடக்ஸ் வச்சிருக்காங்க.

இந்த கடையோட பேரு மோடீஸ் .

பக்கத்துல நெறைய வண்டி பார்க் பண்ணிருக்காங்க.

இந்த வீடு ஓட்டு வீடா இருக்கு.

மேல நெறைய லைட் போட்டிருக்காங்க.

இது ஒரு சலூன் இந்த சலூன் ஓட பேரு ஃப்ரெண்ட்ஸ் சலூன் .

இந்த துணிக்கடையில நரீயா டிரஸ் வெச்சிருக்காங்க.

அவங்க எல்லாத்தோட ஃபேஸும் பிளர்ரா இருக்கு.

நறயா போட்டோஸ் மாரி வச்சிருக்காங்க ஸ்டார் ஷேப்ல .

ஜாக் டி ஷர்ட் ஜீன் எல்லா இருக்கு.